பங்ளோவ சுத்தி காம்போண்ட் சுவர் போட்டு இருக்காங்க.

நல்ல உயரமான மரங்கள் நெறையவே இருக்கு.

இங்க விநாயகர் ஃபோட்டோ போட்டு கேலண்டரு மாட்டிருக்காங்க.

இவுங்க எல்லாருமே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.

இதுல ஒரு துணிகடையோட இன்சைட் குடுத்துருக்காங்க.

அந்த பில்டிங் ஃபுல்லாவே நல்லா சூப்பரா கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணப்பட்டுருக்கு.

நெறையா கரண்ட்டு ஒயர்ஸ்லா போய் நல்லா ஹைட்டா கரண்ட்டு கம்பி அங்க ஒன்னு இருக்கு.

ட்ரெயின்குள்ள நெறைய பேர் உக்காந்திட்டு போயிட்ருக்காங்க.

தன்னோட ரெண்டு கையு பின்னாடி கட்டிட்டு நடந்து போயிட்ருக்காரு.

எல்லா பெட்லயுமே காமனா ப்ளூ கலர் பெட்ஷீட் விரிச்சிருக்காங்க.

ஒரு ஒரு கடைக்கு மேலயும் எல்லோ கலர் பிளாஸ்டிக் கட்டி இருக்கு.

இதுல ரெட் கலர் ஒய்ட் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ணி பலூன்ஸ்ஸல்லா செமையா டெக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த கேட்டுக்கு நல்ல டார்க் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க.

அந்த பூந்தோட்டதுல பிங்க்கு கலர் ரோஸ் செடி ஒன்னு செமையா இருக்கு.

மேஹமே இல்லாத வானமெல்லா நல்லா தெளிவா தெரிது.

பிக்கானானு நெறைய ஃபிளேவர்ஸ்ல ஜூஸ் லைனா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க.

இந்த காரிடோர்ல வால்ல நெறைய ஃபோட்டோஸ் மாட்டி வச்சிருக்கு.

ஒரு புளூ கலர் விநாயகர் சூப்பரா அழகா அங்கு ஃபோட்டோவா இருக்காரு.

தூரத்துல ஒரே ஒரு தாத்தா மட்டும் நின்னுட்டு கடைங்கலா பாத்துட்ருக்காரு.

ஹைட்டான கரண்ட் கம்பி அதுல நறையா கரண்ட் ஒயர் பாஸ் ஆகுற மாரி ரிஃப்ளக்ஷனு அந்த மிரர்ல தெரியுது.